ஹோவ் டோ யூஎஸ்இ தண்டர்பர்ட் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்கப்போவது தண்டர்பர்ட் ஷார்ட் கட் ஐ லான்ச்சர் க்கு சேர்ப்பது மெசேஜஸ் ஐ டாக் செய்வது குயிக் பில்ட்டர் மெசேஜஸ் ஐ சோர்ட் மற்றும் த்ரெட் செய்தல் மேலும் கற்பது சேவ் ஏஎஸ் மற்றும் மெசேஜஸ் அச்சிடுதல் பைல் ஐ இணைப்பது மெசேஜஸ் ஐ ஆர்க்கைவ் செய்தல் ஆக்டிவிட்டி மேனேஜர் ஐ காணல் நாம் பயன்படுத்துவது உபுண்டு 1204
இல் மொசில்லா தண்டர்பர்ட் 1301 நாம் அடிக்கடி தண்டர்பர்ட் ஐ பயன்படுத்துவதால் அதற்கு ஷார்ட் கட் இக்கான் ஐ சேர்க்கலாம் தண்டர்பர்ட் ஷார்ட் கட் இக்கான் ஐ லான்ச்சர் மீது இழுத்துவிடவும்
முதலில் டாஷ் ஹோம் ஐ சொடுக்கவும்
தோன்றும் சியர்ச் பீல்ட் இல் டைப் செய்க தண்டர்பர்ட்
தண்டர்பர்ட் இக்கான் சியர்ச் பீல்ட் இன் கீழ் தோன்றுகிறது அதை தேர்ந்து இடது மாஸ் பட்டன் ஐ விடாமல்
இப்போது இக்கான் ஐ லான்ச்சர் மீது இழுத்து
இடது மாஸ் பட்டன் ஐ விடவும் டாஷ் ஹோம் ஐ குளோஸ் செய்ய சொடுக்கவும் லான்ச்சர் இல் தண்டர்பர்ட் இக்கான் மீது சொடுக்கவும் தண்டர்பர்ட் விண்டோ திறக்கிறது
ஸ்டூசரோன் அட் ஜிமெயில் டாட் காம் இட் இன் கீழ் இன்பாக்ஸ் ஐ சொடுக்கவும் சில மெசேஜஸ் போல்ட் ஆக உள்ளன
இவை அன்ரெட் மெசேஜஸ்
கெட் மெயில் இக்கான் ஐ சொடுக்கவும்
கெட் ஆல் நியூ மெசேஜஸ் ஐ தேர்க
ஜிமெயில் அகாவுண்ட் இலிருந்து மெசேஜஸ் வந்துள்ளன
மெசேஜஸ் ஐ செண்டர் அடிப்படையில் சோர்ட் செய்ய
ப்ரோம் கோலம்ன் ஹெடிங் மீது சொடுக்கவும் மெசேஜஸ் இப்போது அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் இல் சோர்ட் ஆகியுள்ளன
ப்ரோம் மீது மீண்டும் சொடுக்கவும் மெசேஜஸ் இப்போது ரிவர்ஸ் அல்பாபெட்டிக்கல் ஆர்டர் இல் சோர்ட் ஆகியுள்ளன
இப்போது சப்ஜெக்ட் ரீதியாக சார்ட் செய்யலாம் சப்ஜெக்ட் மீது சொடுக்கவும்
மெசேஜஸ் இப்போது சப்ஜெக்ட் ஆர்டர் இல் சோர்ட் ஆகியுள்ளன
டியூட்டோரியல் ஐ இடைநிறுத்தி அசைன்மென்ட் ஐ செய்க மெசேஜஸ் ஐ
பெற்ற டேட் அடிப்படையில் சார்ட் செய்க மெசேஜஸ் ஐ டாக் உம் செய்யலாம்
இதனால் மீண்டும் திறக்க விரும்பும் மெசேஜ் களை சுலபமாக இனம் காணலாம்
டாக்ஸ் ஐ பயன்படுத்தி ஒரே மாதிரி messageகளை குரூப் ஆக்கலாம்
உதாரணமாக ஒரு மெயில் ஐ இம்போர்டன்ட் என டாக் செய்ய
இன்பாக்ஸ் மீது சொடுக்கி முதலில் மெயில் ஐ தேர்க டூல்பார் இலிருந்து டாக் இக்கான் ஐ சொடுக்கவும்
இம்போர்டன்ட் ஐ தேர்க மெயில் சிவப்பு நிறத்தில் தெரிகிறது பாட்டம் பேனல் ஐ பாருங்கள் மெயில் இம்போர்டன்ட் என டாக் ஆகியுள்ளது
டாக் ஐ நீக்க முதலில் மெயில் ஐ தேர்க டூல்பார் இலிருந்து டாக் இக்கான் ஐ சொடுக்கவும்
இம்போர்டன்ட் ஐ மீண்டும் தேர்க
இன்பாக்ஸ் இன் முதல் மெய்லை இம்போர்டன்ட் எனவும் இரண்டாவ்தை வொர்க் எனவும் டாக் செய்யலாம்
வலது பேனல் லில் டாக் செய்த மெய்ல்களை மட்டுமே காண விரும்பினால்
அது முடியுமா
குயிக் பில்ட்டர் டூல்பார் ஐ பயன்படுத்தி messageகளை பில்ட்டர் செய்து காணலாம்
டாக் செய்த messageகளை மட்டுமே காண குயிக் பில்ட்டர் டூல்பார் இல் டேக்ட் இக்கான் மீது சொடுக்கவும் டாக் செய்த messageகள் மட்டுமே காட்டப்படும்
டேக்ட் இக்கான் மீது மீண்டும் சொடுக்கவும் இப்போது எல்லா மெயில் களும் தெரிகின்றன
மெசேஜ் த்ரெட்ஸ் பற்றி இப்போது கற்போம் மெசேஜ் த்ரெட்ஸ் என்பன யாவை
அவை ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள மெசேஜஸ்
அவை ஒரு வரிசை அல்லது உரையாடலாக காட்டப்படும்
மெசேஜ் த்ரெட்ஸ் ஐ பயன்படுத்தி தொடர்புள்ள messageகளை ஒரு முழு உரையாடலாக இடைவெளியின்றி காணலாம்
இப்போது அதை எப்படி செய்வதென காணலாம்
இன்பாக்ஸ் இன் இடது மூலையில் டிஸ்ப்ளே மெசேஜ் த்ரெட்ஸ் இக்கான் மீது சொடுக்கவும் மெயில் களை உரையாடலாக காணலாம்
முழு கன்வர்சேஷன் ஐ காண குறிப்பிட்ட த்ரெட் ஐ அடுத்துள்ள த்ரெடிங் சிம்போல் மீது சொடுக்கவும் முழு கன்வர்சேஷன் மெசேஜ்
பிரிவ்யூ பேனல் இல் தெரிகிறது த்ரெட் வியூ விலிருந்து வெளியேற த்ரெடிங் சிம்போல் மீது மீண்டும் சொடுக்கவும்
இப்போது மெயில் ஐ ஒரு folderக்கு சேமித்து பிரின்ட் செய்வதை பார்க்கலாம் இந்த டியூட்டோரியல் க்காக டெஸ்க்டாப் இல் புதிய போல்டர் ஒன்றை உருவாக்கியுள்ளோம்
சேவ்ட் மெயில்ஸ் என அதற்கு பெயர்
முதலில் மெயில் ஐ தேர்ந்தெடுத்து சேவ் செய்யலாம்
மெயில் மீது டபிள் கிளிக் செய்யவும் அது தனி tab இல் திறக்கிறது டூல்பார் இலிருந்து முறையே பைல் சேவ் ஏஎஸ் மற்றும் பைல் ஐ சொடுக்கவும் சேவ் மெசேஜ் ஏஎஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
டெஸ்க்டாப் க்கு ப்ரோவ்ஸ் செய்து சேவ்ட் மெயில்ஸ் போல்டர் ஐ தேர்ந்து சேவ் ஐ சொடுக்கவும் மெசேஜ்
போல்டர் இல் சேமிக்கப்பட்டது
சேவ்ட் மெயில்ஸ் போல்டர் க்கு போகலாம் டபிள் கிளிக் செய்து அதை திறக்கவும்
கெடிட் இல் டெக்ஸ்ட் பைல் ஆக திறக்கிறது இந்தfile ஐ மூடி வெளியேறலாம் மெசேஜ் ஐ டெம்ப்ளேட் ஆகவும் சேமிக்கலாம்
டூல்பார் இலிருந்து பைல் சேவ் ஏஎஸ் டெம்ப்ளேட்ஸ் ஐ சொடுக்கவும் மெசேஜ்
தண்டர்பர்ட் இல் டெம்ப்ளேட்ஸ் போல்டர் இல் சேமிக்கப்பட்டது தண்டர்பர்ட் இல் இடது பேனல் இல் டெம்ப்ளேட்ஸ் போல்டர் ஐ சொடுக்கவும் மெயில் ஐ தேர்ந்து பின் டபிள் கிளிக் செய்யவும் அது தனி tab இல் திறக்கிறது டோ அட்ரெஸ் பீல்ட் இல் ஒரிஜினல் மெயில் இல் இருந்த கான்டாக்ட் நிரப்பப்பட்டு இருக்கிறது நீங்கள் இந்த கன்டென்ட் ஐ திருத்தலாம் கான்டாக்ட்ஸ் ஐ சேர்க்கலாம் நீக்கலாம் பின் அனுப்பலாம் சப்ஜெக்ட் இல் எண் 1 ஐ சேர்ப்போம் டெம்ப்ளேட் ஐ மூட tab இன் மேல் இடது பக்கம் உள்ள எக்ஸ் இக்கான் மீது சொடுக்கவும்
சேவ் மெசேஜ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
டோன்ட் சேவ் இல் சொடுக்கவும் இப்போது ஒரு மெசேஜ் ஐ அச்சிடலாம்
இன்பாக்ஸ் மீது சொடுக்கவும் அதில் வலது பேனல் இல் இரண்டாம் மெயில் மீது டபிள் கிளிக் செய்யவும் அது புது tab இல் திறக்கிறது மெயின் மேனு விலிருந்து பைல் சென்று பிரின்ட் ஐ தேர்க பிரின்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
இந்த மெயில் ஐ ஆ4 ஷீட் இல் அச்சிடலாம் ஓரியன்டேஷன் ஐ போர்ட்ரெய்ட் ஆக இரண்டு பிரதிகள் அச்சிடுவோம்
பேஜ் செட்டப் tab மீது சொடுக்கவும் பேப்பர் சைஸ் பீல்ட் மீது சொடுக்கி drop டவுன் லிஸ்ட் இல் ஆ4 ஐ தேர்க
ஓரியன்டேஷன் பீல்ட் மீது சொடுக்கி drop டவுன் லிஸ்ட் இல் போர்ட்ரெய்ட் ஐ தேர்க
இப்போது ஜெனரல் tab மீது சொடுக்கி
காப்பீஸ் பீல்ட் இல் 2 ஐ உள்ளிடுக
பிரின்ட் ஐ சொடுக்கவும் பிரின்டர் சரியாக கான்ஃபிகர் ஆகி இருந்தால் இப்போது அச்சிடல் ஆரம்பித்து இருக்கும்
Cancelஐ சொடுக்கி பிரின்ட் டயலாக் பாக்ஸ் இலிருந்து வெளியேறலாம்
மெயில் tab ஐ யும் மூடலாம்
இப்போது ஒரு வீடியோ வை அட்டாச்மென்ட் ஆக யாஹூ அகாவுண்ட் க்கு அனுப்பலாம் புது மெசேஜ் ஐ கம்போஸ் செய்வோம் மேனு பார் இலிருந்து விரைட் ஐ சொடுக்கவும்
நியூ மெசேஜ் விண்டோ தோன்றுகிறது
டோ பீல்ட் இல் யாஹூ இட் இல் முதல் எழுத்தான ஸ் ஐ டைப் செய்க
யாஹூ மெயில் இட்
ஆட்டோமேட்டிக் ஆக நிரப்பப்படுகிறது சப்ஜெக்ட் பீல்ட் இல் டைப் செய்க வீடியோ அட்டாச்மென்ட்
டூல்பார் இலிருந்து அட்டச் ஐ சொடுக்கவும்
அட்டச் பைல்ஸ் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது
டெஸ்க்டாப் இலிருந்து வாட் இஸ் ஆ ஸ்போக்கன் tutorialரார் fileஐ தேர்ந்து ஒப்பன் மீது சொடுக்கவும் பைல் அட்டச் ஆகிவிட்டது
மற்றும் அட்டாச்மென்ட் மேல் வலது மூலையில் தெரிகிறது
செண்ட் ஐ சொடுக்கவும்
நம் யாஹூ அகாவுண்ட் க்கு லோகின் செய்வோம் மெசேஜ் attachment உடன் வந்துள்ளது
யாஹூ அகாவுண்ட் ஐ மூடலாம்
நமக்கு முக்கிய மெசேஜ் ஏதும் வந்தால் அதை பின்னால் பார்க்க வேண்டி இருக்கலாம்
ஆனால் இன்பாக்ஸ் இல் நிறைய மெயில் கள் இருந்து தேட கடினமாக இருக்கும்
தண்டர்பர்ட் அந்த மாதிரி மெசேஜ் களை ஆர்க்கைவ் செய்ய உதவும்
முதலில் நாம் ஆர்க்கைவ் செட்டிங்ஸ் ஐ பார்க்கலாம் இடது பேனல் இலிருந்து ஸ்டூசரோன் ஜிமெயில் அகாவுண்ட் மீது சொடுக்கவும் வலது பேனல் இலிருந்து அக்கவுண்ட்ஸ் ன் கீழே வியூ செட்டிங்ஸ் போர் திஸ் அகாவுண்ட் மீது சொடுக்கவும்
அக்கவுண்ட்ஸ் செட்டிங்ஸ் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
இடது பேனல் இலிருந்து ஸ்டூசரோன் ஜிமெயில் அகாவுண்ட் மீதும் பின் காப்பீஸ் மற்றும் போல்டர்ஸ் மீதும் சொடுக்கவும் மெசேஜ் ஆர்க்கைவ்ஸ் ஆப்ஷன்ஸ் எனபிள் ஆகியுள்ளது இந்த ஆப்ஷன்ஸ்
மெசேஜஸ் எந்த போல்டர் இல் ஆர்க்கைவ் ஆகுமென நிர்ணயிக்கிறது இந்த ஆப்ஷன்ஸ் எனபிள் ஆகவில்லையானால்பின் கீப் மெசேஜ் ஆர்க்கைவ்ஸ் இன்
பாக்ஸ் இல் குறியிடுக ஆர்க்கைவ்ஸ் போல்டர் ஆப்ஷன் ஐ ஸ்டூசரோன் அட் gmailcomஇல் தேர்க
ஒக் செய்க
இப்போது ஸ்டூசரோன் ஜிமெயில் அகாவுண்ட் இன் கீழ் இன்பாக்ஸ் மீது சொடுக்கவும்
மூன்றாம் மெசேஜ் ஐ ஆர்க்கைவ் செய்யலாம்
வலது panelஇலிருந்து அதை தேர்க வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில் ஆர்க்கைவ் ஐ தேர்க மெசேஜ்
ஸ்டூசரோன் ஜிமெயில் அகாவுண்ட் இன் கீழ் ஆர்க்கைவ்ஸ் போல்டர் க்கு நகர்கிறது
அது இன்பாக்ஸ் இல் இனியுமில்லை தண்டர்பர்ட் ஐ பயன்படுத்தி நாம் செய்தவற்றை எல்லாம் காண நினைத்தால்
அதுவும் எளிதே
ஆக்டிவிட்டி மேனேஜர்
ஆக்ஷன்ஸ் லிஸ்ட் ஐ காட்டுகிறது
மெயின் மேனு இலிருந்துTools மற்றும் ஆக்டிவிட்டி மேனேஜர் ஐ சொடுக்கவும் ஆக்டிவிட்டி மேனேஜர் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
இப்போது எல்லா எமெயில் செயல்களையும் காணலாம்
ஆக்டிவிட்டி மேனேஜர் டயலாக் பாக்ஸ் ஐ மூடலாம் தண்டர்பர்ட் விண்டோ வில் மேல் இடது மூலையிலுள்ள ரெட் க்ராஸ் மீது சொடுக்கி வெளியேறலாம்
இந்த டியூட்டோரியல் இல் கற்றது தண்டர்பர்ட் ஷார்ட் கட் ஐ லான்ச்சர் இல் அமைத்தல் டாக் மெசேஜஸ் குயிக் பில்ட்டர் சோர்ட் மற்றும் த்ரெட் மெசேஜஸ் மேலும் கற்றது சேவ் ஏஎஸ் மெசேஜஸ் அச்சிடுதல் பைல் ஐ அட்டச் செய்தல் மெசேஜஸ் ஆர்க்கைவ் செய்தல் ஆக்டிவிட்டி மேனேஜர் ஐ காணல் உங்களுக்கு அசைன்மென்ட் தண்டர்பர்ட் இல் லோகின் செய்க மெசேஜ் த்ரெட் ஒன்றை காண்க
ஒரு மெசேஜ் ஐ சேமித்து அச்சிடுக எமெயில் ஒன்றை வலது சொடுக்கி கான்டெக்ஸ்ட் மேனு வில்
உள்ள ஆப்ஷன் களை ஆராய்க ஆக்டிவிட்டி மேனேஜர் டயலாக் பாக்ஸ் ஐ காண்க தண்டர்பர்ட் இலிருந்து லாகவுட் செய்க மீண்டும் லோகின் செய்கையில் ஆக்டிவிட்டி மேனேஜர் டயலாக் பாக்ஸ் ஐ காண்க தொடுப்பில் உள்ள விடியோவை காண்க அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ மூல பாடம் தேசி க்ரூ சொலூஷன்ஸ்
தமிழாக்கம் கடலூர் திவா
நன்றி